இதுல நல்ல லைட் எல்லாம் போட்டு பளிச்சுனு தெரியுது.

இந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த படத்துல லெப்ட் சைடுல டீ பெட் கடை ஒன்னு இருக்கு.

இதுக்கு பக்கத்துல ஒரு சைக்கிள் கூட நிக்க வச்சுருக்காங்க.

இந்த கலங்கரை விளக்கு சுற்றிலும் வேலி அமைக்கப்பட்டிருக்கு.

இது ஒரு கார் கேரேஜ் ஆக இருக்கு.

இங்க நறைய பாக்ஸ்கள் அடக்கி வச்சிருக்காங்க.

இங்க இருக்கிற செல்புகாலுல அநேக ரோல் ரோலா வித விதமா அடுக்கி வெச்சிருக்காங்க.

இது ஒரு அழகான சுற்றுலாத்தலமாக இருக்கு.

இந்த கட்டிடத்துக்கு முன்னாடி அழகான செடிகள் ந நட்டு வெச்சிருக்காங்க.

இந்தக் கட்டிடத்துக்கு ஏறி போகக்கூடிய படிகள் அருமையாக அமைக்கப்பட்டு இருக்கு.

இங்கே அனேக ஸ்டூடண்ட்ஸ்சு உக்காந்து இருக்காங்க.

இதுக்குள்ள ஒரு சிலர் நின்னுகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க.

இந்த பில்டிங்க்கு வெளியே ஒரு அம்மா நடந்து போயிட்டிருக்காங்க.

இதுக்குள்ள ரெண்டு அழகான டேபிள் போட்டு இருக்காங்க.

இது ஒரு ஹாஸ்பிடல் கட்டடம்மாதி தெரியுது.

இதன் பக்கத்துல ஒரு நபர் வெள்ளையும் வெள்ளையும் போட்டு கேட்ட புடிச்சிகிட் நிக்கிறாரு.

இதன் பக்கத்துல நல்ல நெழல் தர கூடிய மரங்களு இருக்கு.